கால்க் இல் தரவை ஒழுங்கு செய்வது குறித்த டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில் நாம் கற்கப்போவது பார்டர்களையும் பின்புல நிறத்தையும் ஒழுங்கு செய்வது தானியங்கி மடித்தல் அம்சத்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட உரை வரிகளை ஒழுங்கு செய்வது செல் களை இணைத்து ஒன்றாக்குவது
செல் க்கு தகுந்தபடி உரையை சுருக்குவது
இங்கு பயனாவது உபுண்டு லினக்ஸ் 1004 மற்றும் லிப்ரியாஃபிஸ் தொகுப்பு பதிப்பு 334 கால்க் இல் பார்டர்களை ஒழுங்கு செய்வதை முதலில் கற்கலாம்
நம் பெர்சனல் பைனான்ஸ் trackerஒட்ஸ் பைல் ஐ திறக்கலாம்
பார்டர்களை ஒழுங்கு செய்வதை ஒரு குறிப்பிட்ட செல்லுக்கு அல்லது ஒரு தொகுதி செல்களுக்கும் செய்யலாம்
உதாரணமாக சீரியல் நம்பர் ஐட்டம் கோஸ்ட் ஸ்பென்ட் ரிசீவ்ட் டேட் மற்றும் அகாவுண்ட் என தலைப்புகள் உள்ள செல்களுக்கு ஒழுங்கு செய்வோம்
ஸ்ன் ஆல் குறிக்கப்படும் வரிசை எண் தலைப்புள்ள செல்லை முதலில் சொடுக்குவோம்
இடது சொடுக்கி பட்டன் ஐ அழுத்திக்கொண்டு தலைப்புகள் உள்ள செல்கள் மீது இழுப்போம்
தலைப்புகள் உள்ள கிடைமட்ட வரி முழுவதையும் தேர்ந்தெடுத்தபின் பார்மேட்டிங் டூல்பார் இல் உள்ள போர்டர்ஸ் சின்னம் மீது சொடுக்கவும்
பல போர்டர் பாங்குகளை உடைய கீழிறங்கும் பெட்டி ஒன்று திறக்கிறது
போர்டர் களில் பொருத்த நமக்கு விருப்பமான பாங்கை சொடுக்கவும்
நான் கடைசி தேர்வு மீது சொடுக்குகிறேன்
போர்டர் களின் ஒழுங்கு நாம் தேர்ந்தெடுத்த பாங்குக்கு மாறிவிட்டதை காணலாம்
இந்த மாறுதலை செயல் நீக்குவோம்
தேர்ந்தெடுத்த செல்கள் இன்னும் முன்னிலைப்படுத்தப்பட்டுளன
தேர்வில் வலது சொடுக்கு செய்க
பார்மேட் செல்ஸ் ஐ தேர்வு செய்க
போர்டர்ஸ் கீற்றில் சொடுக்குக
நீங்கள் லைன் அரேஞ்ச்மென்ட் லைன் ஸ்பேசிங் டோ கன்டென்ட்ஸ் மற்றும் ஷேடோ ஸ்டைல் ஆகிய தேர்வுகளை காணலாம்
இதன் ஒவ்வொன்றிலும் கால்க் இன் முன்னிருப்பு அமைப்பு காட்டப்படுகிறது
தேவைக்கு ஏற்ப இவை எதையும் மாற்றிக்கொள்ளலாம்
user டிஃபைண்ட் இன் கீழ் ஒரு சிறிய முன்பார்வை சாளரத்தை காணலாம்
இது தேர்வை முன்பார்வையிட உதவும்
டிஃபால்ட் இன் கீழ் மூன்றாம் தேர்வை தேர்ந்தெடுக்கிறேன்
அது முன்பார்வை சாளரத்தில் காட்டப்படுகிறது
ஸ்டைல் விட்த் மற்றும் கலர் ஆகியவற்றையும் மாற்றுகிறேன்
மீண்டும் அவை அனைத்தும் முன்பார்வை சாளரத்தில் காட்டப்படுகின்றன
ஸ்பேசிங் டோ கன்டென்ட்ஸ் என்பதில் சின்க்ரோனைஸ் தேர்வாகி உள்ளது
அதாவது எல்லா விளிம்புகளுக்கும் ஒரே இடைவெளி தரப்படுகிறது
நாம் அதை தேர்வு நீக்கலாம்
மேலும் வசதி போல விளிம்பின் இடைவெளியை அமைத்துக்கொள்ளலாம்
டாப் மற்றும் பாட்டம் விளிம்புகளை 14பிட் என மாற்றுகிறேன்
பலவித நிழல் பாங்குகளை நீங்களே மாற்றிப் பார்க்க விட்டுவிடுகிறேன்
ஒக் ஐ சொடுக்குகிறேன்
தேர்ந்தெடுத்த செல்களுக்கு தேர்ந்தெடுத்த பாங்கு செயலாக்கப்படுகிறது
போர்டர் களை ஒழுங்கு செய்வதை பார்த்தோம்
இப்போது செல் களுக்கு பின்புல நிறத்தை கொடுப்பதை காணலாம்
இதற்கு பார்மேட்டிங் டூல்பார் இல் பேக்கிரவுண்ட் கலர் என்ற தேர்வை கால்க் கொடுக்கிறது
அது செயலாக்கப்படுவதை என பார்க்கலாம்
உதாரணமாக தலைப்புகள் உள்ள செல் களுக்கு பின்புல நிறத்தை கொடுக்கலாம்
ஸ்ன் ஆல் குறிக்கப்படும் வரிசை எண் தலைப்புள்ள செல்லை முதலில் சொடுக்குவோம்
இடது சொடுக்கி பட்டன் ஐ அழுத்திக்கொண்டு தலைப்புகள் உள்ள செல்கள் மீது இழுப்போம்
தலைப்புகள் உள்ள கிடைமட்ட வரி முழுவதையும் தேர்ந்தெடுத்தபின் பார்மேட்டிங் டூல்பார் இல் உள்ள பேக்கிரவுண்ட் கலர் சின்னம் மீது சொடுக்கவும்
துள்ளும் மெனு ஒன்று திறக்கிறது
அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பின்புல நிறத்தை தேர்ந்தெடுக்கலாம்
நாம் கிரே நிறத்தின் மீது சொடுக்கலாம்
நீங்கள் தலைப்புகளை உடைய செல்களின் பின்புல நிறம் சாம்பல் ஆவதை காணலாம்
கால்க் உரைகளின் பல வரிகளை ஒழுங்கு செய்ய தேர்வுகளை தருகிறது
முதலாவது தானியங்கி மடித்தல் ஐ பயன்படுத்துவது
தானியங்கி மடித்தல் ஒரு பயனர் ஒரே செல்லில் பல வரிகளை உள்ளிடுவதை அனுமதிக்கிறது
இதை செயலாக்குவதைப் பார்க்கலாம்
இப்போது நம் பெர்சனல் பைனான்ஸ் trackerஒட்ஸ் ஷீட் இல் ஒரு காலி செல்லை சொடுக்குவோம்
உதாரணமாக செல் எண் ப்12
செல் இல் வலது சொடுக்கி பின் பார்மேட் செல்ஸ் தேர்வில் சொடுக்கவும்
உரையாடல் பெட்டியில் அலிக்ன்மென்ட் கீற்றில் சொடுக்கவும்
உரையாடல் பெட்டியின் கீழ் விராப் டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலி தேர்வில் சொடுக்கி பின் ஒக் பட்டன் இல் சொடுக்கவும்
டைப் செய்க திஸ் இஸ் ஆ பெர்சனல் பைனான்ஸ் ட்ராக்கர்
இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல்
ஒரே செல் இல் அத்தனை வாக்கியங்களும் மடிந்து பொருந்துவதை காணலாம்
மாற்றங்களை செயல் நீக்குவோம் தானியங்கி மடித்தல் பற்றி கற்றபின் இப்போது கால்க் இல் எப்படி செல் களை இணைத்து ஒன்றாக்குவது என்று பார்க்கலாம்
நம் பெர்சனல் பைனான்ஸ் trackerஒட்ஸ் பைல் இல் ஸ்ன் தலைப்பில் வரிசை எண்களுள்ள செல்களையும் அவற்றுக்கான உருப்படிகளையும் ஒன்றாக சேர்க்க விரும்பினால் முதலில் ஸ்ன் கீழ் தரவு உள்ளீடு 1 ஐ சொடுக்கவும்
Shift விசையை அழுத்திக்கொண்டு அதற்கான உருப்படியான சாலரி செல்லை சொடுக்கவும்
இது சேர்க்கப்படப்போகும் இரண்டு செல்களையும் முன்னிலைப்படுத்துகிறது
அடுத்து மேனு பார் இல் பார்மேட் பின் மெர்ஜ் செல்ஸ் தேர்வு மீது சொடுக்கவும்
துள்ளித்தோன்றும் பக்கப்பட்டியில் மெர்ஜ் செல்ஸ் தேர்வில் சொடுக்கவும்
இரண்டு செல்களிலும் தெரியும் உள்ளடக்கங்களை ஒரே செல்லுக்கு நகர்த்த தோன்றும் உரையாடல் பெட்டியில் யெஸ் ஐ சொடுக்கவும்
தேர்ந்தெடுத்த செல்கள் ஒன்றாகிவிட்டதையும் மேலும் உள்ளடக்கங்களும் ஒரே செல்லில் இருப்பதையும் காணலாம்
CTRLZ ஐ ஒரே நேரத்தில் அழுத்தி ஒன்றாக்கிய செய்த செயலை நீக்கலாம்
அடுத்து ஒரு செல் க்குள் உரையை பொருந்துமாறு சுருக்கலாம்
ஒரு செல் இல் உள்ள உரையின் எழுத்துரு விவரம் தானியங்கியாக உரை செல் க்குள் பொருந்தும் படி மாற்றப்பட முடியும்
அதை கற்போம்
ப்14 என்று குறிக்கப்படும் செல்லில் இந்த உரையை டைப் செய்யலாம் திஸ் இஸ் போர் தே மொந்த் ஒஃப் ஜானுவரி உரை செல் க்குள் பொருந்தவில்லை என்பதை காணலாம்
உரையை செல்லுக்குள் சரியாக பொருந்தும்படி சுருக்க ப்14 செல்லில் சொடுக்கவும்
இப்போது மேனு பார் இல் பார்மேட் பின் செல்ஸ் தேர்வில் சொடுக்கவும்
மாறாக செல் இல் வலது சொடுக்கு சொடுக்கி பார்மேட் செல்ஸ் இல் சொடுக்கவும்
பார்மேட் செல்ஸ் உரையாடல் பெட்டி தோன்றுவதை பார்க்கலாம்
உரையாடல் பெட்டியில் அலிக்ன்மென்ட் கீற்றில் சொடுக்கவும்
உரையாடல் பெட்டியின் கீழ் ஷ்ரிங்க் டோ பிட் செல் சைஸ் பெட்டியில் குறியிட்டு பின் ஒக் பட்டன் ஐ சொடுக்கவும்
நீங்கள் ப்14 செல் இல் உள்ள உரையின் எழுத்துரு விவரம் செல் க்குள் பொருந்தும் படி எழுத்துரு அளவை குறைத்து தானியங்கியாக உரை மாற்றப்பட்டதை காணலாம்
மாற்றங்களை செயல் நீக்குவோம் இத்துடன் கால்க் மீதான இந்த டியூட்டோரியல் முடிகிறது
சுருங்கச்சொல்ல நாம் கற்றது கால்க் இல் பார்டர்களையும் பின்புல நிறத்தையும் ஒழுங்கு செய்வது தானியங்கி மடித்தல் அம்சத்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட உரை வரிகளை ஒழுங்கு செய்வது செல் களை இணைத்து ஒன்றாக்குவது
செல் க்கு தகுந்தபடி உரையை சுருக்குவது
முழுமையான பயிற்சி ஸ்ப்ரெட்ஷீட் practiceஒட்ஸ் ஷீட் ஐ திறக்கவும்
எல்லா தலைப்புகளையும் தேர்ந்தெடுக்கவும்
தலைப்புகளுக்கு நீல நிற பின்புல நிறம் கொடுக்கவும்
தானியங்கி மடித்தல் ஐ பயன்படுத்தி திஸ் இஸ் ஆ டிபார்ட்மெண்ட் ஸ்ப்ரெட்ஷீட் என்ற உரையை டைப் செய்யவும்
இந்த உரை செல்லுக்குள் பொருந்தும்படி சுருக்கவும்
கீழ் வரும் தொடுப்பில் உள்ள விடியோவை காணவும்
இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் ஐ சுருக்கமாக சொல்லுகிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது